முன்னாடி ஒரு டேபிள்ருக்கு அந்த டேபிள் மேல நெறைய பைபிள்ஸ் இருக்கு.

செடிக்கு அந்த பக்கம் ஒரு சின்ன பாத்வேருக்கு .

பிராண்ட்ல நறைய செடி எல்லா டெக்ரேட் பண்ணி வெச்சுருக்காங்க.

லெஃப்டண்ட் ரைட் சைடுல ஒரு ரெண்டு பில்டிங் இருக்கு.

வெளிய போறவர் கைல ஒரு பர்ஸ் இருக்கு.

மேல ப்ளூ கலர்ல போர்டுல எஸ்_பி_ஐ ஏ_டி_எம்னு போட்ருக்கு.

வீடுக்கு வெளிய நெறைய நோட்டீஸ் போர்ட்ஸ் இருக்கு.

முன்னாடி ஒரு பார்பர் ஷாப் இருக்கு.

வால்ல ஒரு ஃபிரேம் நறைய ஃபிரேம்ஸ் இருக்கு.

அதுக்கு அந்தப்பக்கொ ஒரு கிரவுண்ட் இர்க்கு கிரவுண்ட் இர்க்கு ஓடறதுக்கு ரன்னிங்க்கு .

முன்னாடி ஒரு கிட்ஸ் ப்ளே ஏரியா இருக்கு.

மின்னாடி கீழ செம்மண் நறையா இருக்கு.

ஒரு மார்க்கெட்ல நெறையா ரேக்ஸ்ஸெல்லா இருக்கு.

ரேக்ஸ்ல நெறையா ஃபேஸ் பிராடக்ட்ஸ் நெறையா வெச்சிருக்காங்க.

சில்ட்ரன்ஸ்க்கு மேல போறதுக்கு ஸ்டெப்ஸ் இருக்கு.

இதுக்குக்கு மேல ஒரு பிளேட்ருக்கு .

கீ போர்டுருக்கு மவுஸ் இருக்கு.

விக்க நெறைய பினாயில் பாட்டில்ஸ் இருக்கு.